லிப்ரியாஃபிஸ் கால்க் இல் இன்சர்ட்டிங் இமேஜஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் கற்கப்போவது
ஒரு டாக்குமென்ட் இல் ஒருimage பைல் ஐ இன்சர்ட் செய்வது உதாரணத்துக்கு ஜெபிஇஜி ப்ங் அல்லது பிஎம்பி
நாம் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் வெர்ஷன் 1004 மற்றும் லிப்ரியாஃபிஸ் சூட் வெர்ஷன் 334 ஸ்ப்ரெட்ஷீட் இல் இமேஜ் ஐ பின் வரும் விதங்களில் சேர்க்கலாம் இமேஜ் பைல் ஐ நேரடியாக உள் நுழைப்பது கிராபிக்ஸ் புரோகிராம் வழியாக உள் நுழைப்பது கிளிப்போர்ட் உதவியுடன்
அல்லது கேலரி இலிருந்து ஒவ்வொன்றையும் விளக்கமாக பார்க்கலாம்
personal finance trackerஒட்ஸ் ஸ்ப்ரெட்ஷீட் ஐ திறப்போம் முதலில் ஷீட் 2 ஐ தேர்ந்தெடுக்கலாம் இந்த ஷீட் களில் உள்நுழைக்கலாம்
ஒரு செல் ஐ தேர்ந்தெடுத்து படத்தை நுழைப்பது நல்லது இமேஜ் கணினியில் இருந்தால் சுலபமாக இன்சர்ட் மீது சொடுக்கி இன்சர்ட் செய்யலாம் பின் பிக்சர் மற்றும் ப்ரோம் பைல் ஐ சொடுக்கவும்
இன்சர்ட் செய்ய வேண்டிய இமேஜ் ஐ கண்டுபிடிக்கவும் சில இமேஜ் கள் டெஸ்க்டாப் இல் இமேஜஸ் போல்டர் இல் உள்ளன இமேஜ்1 ஐ தேர்ந்தெடுக்கிறேன்
லொகேஷன் பீல்ட் இல் இமேஜின் பெயர் தெரிகிறது
ஒப்பன் பட்டன் மீது சொடுக்கவும் இமேஜ் ஸ்ப்ரெட்ஷீட் இல் தெரிகிறது
இன்னொரு பிக்சர் ஐlink செய்து நுழைப்போம்
ஒரு புதிய செல் ஐ தேர்ந்தெடுக்கலாம்
இன்சர்ட் பின் பிக்சர் மற்றும் ட் ப்ரோம் பைல் மீது சொடுக்கவும்
இன்னொரு இமேஜ் ஐ தேர்க இமேஜ் 2 ஐ சொடுக்கவும்
இந்த இமேஜ் ஐ உங்கள் டாக்குமென்ட் க்கு லிங்க் செய்ய லிங்காப்ஷன் இல் ஒப்பன் சொடுக்கவும்
திறக்கும் டயலாக் பாக்ஸ் இல் கீப் லிங்க் பட்டன் ஐ சொடுக்கவும்
பிக்சர் இப்போது பைல் க்கு லிங்க் ஆகிவிட்டது
லிங்கிங் நாம் ஒரு பைல் ஐ லிங்க் செய்தால் முதலில் ஸ்ப்ரெட்ஷீட் சேமிக்கப்படும் போது அதன் அளவு குறைகிறது
ஸ்ப்ரெட்ஷீட் இல் அந்த இமேஜ் இல்லை
இரண்டாவதாக fileகளை தனித்தனியாக திருத்தலாம் இமேஜ் பைல் இல் செய்யும் எந்த திருத்தத்தையும் ஸ்ப்ரெட்ஷீட் இல் காட்டப்படும் லிங்க் செய்த இமேஜ் இல் காணலாம்
லிங்க் செய்த இமேஜ் 2இன் நிறத்தை கிரேஸ்கேல் ஆக மாற்றலாம் கிம்ப் பிக்சர் எடிட்டர் ஆல் இதை எடிட் செய்கிறேன்
நீங்கள் உங்கள் கணினியில் உள்ள எந்த எடிட்டர் ஐயும் பயன்படுத்தலாம்
personal finance trackerஒட்ஸ் ஐ முதலில் சேவ் குளோஸ் செய்யலாம்
அடுத்து இமேஜஸ் போல்டர் க்கு போகலாம்
இமேஜ் 2 ஐ தேர்க
right கிளிக் செய்து ஒப்பன் வித் கிம்ப் ஐ தேர்க
இமேஜ் 2 கிம்ப் இல் திறக்கிறது
இப்போது பிக்சர் ஐ கிரேஸ்கேல் ஆக்கலாம்
இமேஜ் ஐ சேவ் மற்றும் குளோஸ் செய்யலாம்
personal finance trackerஒட்ஸ் ஐ திறக்கலாம்
இமேஜ் 2 இப்போது கிரேஸ்கேல் இல் தெரிகிறது
எனினும் இப்படி பைலை லிங்க் செய்தால் இன்னொரு பயனருக்கோ இன்னொரு கணினிக்கோ இதை அனுப்புவதில் பிரச்சினை இருக்கிறது
ஸ்ப்ரெட்ஷீட் இமேஜ் பைல் இரண்டையுமே அனுப்ப வேண்டும்
அதாவது இரண்டு பைல்களையும் வைத்திருக்கும் இடத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்
இந்த இமேஜ் ஐ ஸ்ப்ரெட்ஷீட் இன் வலப்பக்கத்துக்கு நகர்த்தலாம்
படத்தை நுழைக்க இன்னொரு வழி சேமித்துள்ள போல்டர் இலிருந்து ஸ்ப்ரெட்ஷீட் மீது இழுத்து விடுவது
ஒரு இமேஜ் ஐ இழுத்துவிடுவோம்
இமேஜ் பைல் ஐ நேரடியாக ஸ்ப்ரெட்ஷீட் இல் வேண்டிய இடத்தில் இழுத்துவிடலாம்
இமேஜ் டாக்குமென்ட் இல் இன்சர்ட் ஆவதை காணலாம்
CTRL ஸ்
ஐ அழுத்தி செயல் நீக்குவோம்
இழுத்துவிடுதல் மூலம் இமேஜ் ஐ லிங்க் செய்யலாம்
இதுவும் சுலபமே
கன்ட்ரோல் மற்றும் Shift விசைகளை அழுத்திப்பிடிக்கவும்
இமேஜ் ஐ ஸ்ப்ரெட்ஷீட் இல் இழுத்துவிடவும்
இமேஜ் பைல்
டாக்குமென்ட் க்கு லிங்க் ஆகிவிட்டது
இந்த கால்க் பைல் ஐ CTRL ஸ் விசைகளை அழுத்தி சேமிப்போம்
இந்த பைல் ஐ மூடலாம்
இமேஜ் இருக்கும் போல்டர் க்கு போகலாம்
நாம் இன்சர்ட் செய்த இமேஜ் 3ஜேபிஜி ஐ image4ஜேபிஜி என பெயர் மாற்றலாம்
பெர்சனல் பைனான்ஸ் trackerஒட்ஸ் பைல் ஐ மீண்டும் திறக்கலாம்
லிங்க் செய்த இமேஜ் இப்போது தெரியவில்லை
லிங்க் பத் பிழை காட்டுகிறது
இந்த லிங்க் ஐ நீக்கலாம்
இந்த டியூட்டோரியல் ஐ பாஸ் செய்து அசைன்மென்ட் ஐ செய்யவும்
கால்க் ஷீட் இல் ஒரு இமேஜ் ஐ லிங்க் ஆக நுழைத்து சேமித்து மூடவும்
இமேஜ் உள்ள போல்டர் க்கு சென்று அதை டிலீட் செய்க
கால்க் பைல் இல் இன்னும் இமேஜ் தெரிகிறதா என சோதிக்கவும்
இமேஜ் போல்டர் இல் இமேஜ் ஐ மீண்டும் ஒட்டவும்
கால்க் பைல் இல் இமேஜ் தெரிகிறதா என சோதிக்கவும்
ஸ்டாண்டார்ட் டூல்பார் இன் கீழ் புதிய டூல்பார் தெரிவதை பாருங்கள்
இதுவே பிக்சர் டூல்பார்
பிக்சர் டூல்பார் இன் மேல் இடது பக்கம் உள்ள பில்ட்டர் பட்டன் இமேஜ் ஐ திருத்த பல optionகளை தருகிறது
CTRL ஸ் ஐ அழுத்தி செயல் நீக்குவோம்
கிராபிக்ஸ் மோடு பட்டன் இல் இமேஜ் ஐ கிரேஸ்கேல் black and வைட் அல்லது வாட்டர்மார்க் ஆக மாற்ற ஆப்ஷன்ஸ் உள்ளன
பிக்சர் டூல்பார் இல் உள்ள இன்னும் பல ஆப்ஷன் களை பின்னால் பார்க்கலாம்
அடுத்து இமேஜ் ஐ கிளிப்போர்ட் இலிருந்து நுழைப்பதை பார்க்கலாம்
ஒரு லிப்ரியாஃபிஸ் ஸ்ப்ரெட்ஷீட் இலிருந்து இன்னொன்றுக்கு கிளிப்போர்ட் இல் சேமித்த படங்களை ஒட்டலாம்
புதியspreadsheet ஒன்றை உருவாக்கி abcஒட்ஸ் என பெயரிடலாம்
இது இலக்கு டாக்குமென்ட்
personal finance trackerஒட்ஸ் பைல் இல் ஏற்கெனெவே ஒரு இமேஜ் இருக்கிறது இது மூல டாக்குமென்ட்
மூல பைல் இலிருந்து பிரதி எடுக்க இமேஜ் ஐ தேர்க CTRL சி விசைகளை அழுத்தி இமேஜ் ஐ பிரதி எடுக்கவும் இமேஜ் இப்போது கிளிப்போர்ட் இல் இருக்கிறது இலக்கு டாக்குமென்ட் க்கு செல்க
அது abcஒட்ஸ்
abcஒட்ஸ் இல் இமேஜ் ஐ எங்கே வைக்க வேண்டுமென தேர்வு செய்க
இமேஜ் ஐ டாக்குமென்ட் இல் CTRL வி விசைகளை அழுத்தி ஒட்டவும் இமேஜ்
இலககு பைல் லில் ஒட்டப்பட்டது இப்போது இமேஜ் களை நேரடியாக கால்க் கேலரி இலிருந்து ஒட்டுவதை பார்க்கலாம்
கேலரி இல் இமேஜ் கள் ஒலிகள் ஆகியன உள்ளன
அவற்றை ஸ்ப்ரெட்ஷீட் இல் சேர்க்க முடியும்
எப்படி என பார்க்கலாம் ஸ்டாண்டார்ட் டூல்பார் இல் கேலரி இக்கான் மீது சொடுக்கவும்
அல்லது மேனு பார் மற்றும் டூல்ஸ் ஆப்ஷன் இல் கேலரி மீது சொடுக்கி திறக்கவும்
கேலரி இல் உள்ள இமேஜ் களை பாருங்கள்
டாக்குமென்ட் இல் நுழைக்க வேண்டிய படத்தை சொடுக்கவும்
அதை கேலரி இலிருந்து இழுத்து ஸ்ப்ரெட்ஷீட் இல் தேவையான இடத்தில் விடவும்
இமேஜ் நம் personal finance trackerஒட்ஸ் பைல் இல் நுழைக்கப்பட்டது
இத்துடன் இந்த லிப்ரியாஃபிஸ் கால்க் மீதான ஸ்போக்கன் டியூட்டோரியல் முடிகிறது சுருங்கச்சொல்ல நாம் கற்றது ஸ்ப்ரெட்ஷீட் இல் இமேஜ் ஐ பல விதங்களில் சேர்ப்பது பைல் இலிருந்து கிளிப்போர்ட் இலிருந்து கேலரி இலிருந்து தொடுப்பில் உள்ள விடியோ வை காண்க
அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்க